வெளிய நிறைய பைக் நிக்குது அந்த பைக்கு ஒரு பைக் ஹெல்மெட் இருக்குது.

அதுக்கு அப்ரமா சின்ன சின்ன செடியெல்லாம் நல்லா வளந்து நிக்கிது.

கட்டடத்துக்கு மேல மாடியில மூணு பொம்மெ வச்சிருக்கணும்.

அடுத்ததா தூரத்திலெ பாத்தீங்கன்னா செல்போன் டவரு கிட்ட ஓ சின்ன சின்ன மரங்க நிக்குது.

அந்த கீழ வந்து இன்டெர்லாக்கு கல்லு போட்ருக்கணும்.

ஒருத்தர் கழுத்துல சிலுவ போட்டுருக்காரு ஒருத்தர் வெள்ள அங்கி போட்டுருக்காரு.

கீழ நெறய பேரு கையெல்லா கட்டி பாத்துட்டு நிக்கணம் இது ஒரு ரெண்டு மாடி வீடு மாறி இருக்குது.

வெளிய வந்து நீல கலர் சேர் வந்து நெறைய அடுக்கி வச்சிருக்கு.

இதுல ஒரு ஓச வந்து நீளத்துக்கு போட்டிருக்கணும் ரெண்டு செடி தொட்டி வச்சிருக்கு.

வெளிய வந்து பால தூக்கிவிட்டுருக்கு.

அப்ரோமா வந்து நெறியா பில்டிங் வேற இருக்குது.

அந்த மலைக்கு இடையில பாத்தீயன்னா அந்த மேகம் வந்து அப்படி நீண்டு நிக்கிய மாதிரி நிக்குது.

அந்த வெள்ளத்துல அங்கங்க வந்து சின்ன சின்ன தீவு மாதிரி நிறைய மரங்கள் நிக்குது.

நீல கலர் ஜீன்ஸ் பேண்டு நீல கலர் பனியன் இட்டுருக்காரு.

அந்த ஹோட்டல் தேவ் கிட்ட ஒரு ஷட்டர் ஒன்னு பூட்டி போட்ருக்கு.

பின்னாடி அதுக்குள்ளாடி வந்து நெறைய பேரு நின்னுட்டு இருக்கணு நெறைய சேர்ல போட்டு இருக்கு.

இந்த படத்துல வந்து ஒரு பில்டிங் இருக்குது.

பச்சை கலர்ல செடி தொட்டி ரெண்டு.

கீழ வந்து மூணு செவப்பு கலர் செடி தொட்டில செடி வச்சிருக்கணும்.

வெள்ளை கலர் செடி தொட்டி நறைய இருக்குது.

இன்னொரு மானு கீழ ஒரு மரம் மாதிரி இருக்குது டப்பா மாரி அதுல என்னத்தையோ பார்த்து பண்ணிட்ருக்குது.

பின்னாடி வந்து ரெண்டு ஜன்னல் இருக்குது.

அந்த போர்டுல வந்து பேங்க் ஆப் பரோடா என்று எழுதி இருக்கு.

கீழ ஒருத்தர் இருக்காரு அதுகிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது.

இந்த படத்துல ஒரு கேட் இருக்குது.

அடுத்து தரையிலெ பாத்திங்கென்னா ஒரு சைடுல வரப்பு மாரி கட்டியிருக்கனு அதுலெ வெள்ளை பெயிண்ட் நீல சொவப்பு கலர் பெயிண்ட்டு அடிச்சிருக்கு.

அடுத்து இரும்பு பைப்ல ப்ரேம் மாதிரி அடிச்சி அங்கங்க சைடுலையும் நடுவுலயும் வச்சிருக்கணும்.

அந்த மூடிட்டிற்க துணிக்கு மேல ரோஸ் கலர்ல ஒரு ரிப்பன் மாதிரி கட்டி வச்சிருக்கு.

இந்த படத்துல ஒரு மேசைக்கு மேல வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு வெள்ளை கலர் பிளேட் இருக்குது.

ஆ நறைய இலை வந்து அங்கெ படர்த்தி விட்டது மாதிரி இருக்குது.

உள்ளதெல்லாம் பாஸ்டா பாஞ்சு வருது.

வெள்ள கலர் கட்டடோ ஒன்னு இருக்குது.